என்னட எப்படி இருக்க. ம் நல்ல இருக்க. நீ எப்படி இருக்க.

நேத்தா நேத்தைக்கு நேத்தைக்கு ஒரு படம் பாத்துட்டு இருந்த.

நேத்து என்ன அத தீர்க்கதரிசி.

தீர்க்கதரிசி தெரியாத சத்தியராஜ் அப்புறம் அஜ்மல் கோ படத்துல வில்லனா வருவாங்க. பாரு பாரு நா பெட்ட இன்பம் நீயும் பெறனுல.

Hotstar ல வரும் பாரு theatre க்கு பாத்தன செத்த அய்யயோ இந்த படத்துக்கா இவ்வளவு காசு குடுத்தோனு ரொம்ப feel பன்னுவ.

அப்படி என்னத நடந்தச்சினு எனக்கு சொல்லே தெரிஞ்சிக்குற நானு. ம் இதுல ஒன்னு இல்ல கன்ட்ரவில எதுவுல்ல but. ரொம்ப simple ல இருந்த. ரொம்ப simple ல இருந்ததுக்கே இவளவ. நம்ம expectation அந்த மாரி. ஏ தமிழ் cinema என்ன அவ்வளோ super expectation லய ஓடிட்டிருக்கு.

Atleast கொஞ்சம் கொஞ்ச நல்ல இருக்கும் அப்ப அப்ப எதாவது தமிழ் படம்.

துருவ நட்சத்திரம். அதுல வந்து எத்தன வர்சோ ஆகுது. ஆஹ் இவனுங்க ஏதோ facebook ல hike குடுத்தனுங்க. பயங்கரம இருக்குடா அப்பினுட்டு. நானு okay அந்த மாதிரி எதாவ் இருக்கு . ஆஹ் அப்படில இல்ல படம் மொக்கயாத இருக்கு. சரி என்ன story line கொஞ்ச சொல்லு. Story ய story பேர்த story தீர்க்கதரசி.

ஆமா ஆமா. என்ன மாறி தீர்கதரிசனம் சொல்வர history அந்த மாறிய. இவருபட்டுக்க call பண்ணி inform பண்ணிட்டு இருபாருப police க்கு அப்புறமா இனொன்னு media க்கு எல்லாம் call பண்ணி.

ஒரு திருட்டு அப்பறம் accident வேரன்ன matter or made னு சொல்லுவர.

So இதுல்லாம் நடக்குரபயே நம்மக்கு என்ன தோணும் ஒ இது சொல்லுரவந்தன இதுலாம் பண்றங்கனு தோணும். ஆமா அப்படித தோணும் அ ஆமா ஆமா. அப்புறமா இவனுங்க hike குடுக்க ஆரம்பிசிருவனுங்க. சரி okay அந்த angle ல போனாலும் படம் கொஞ்சம் interesting அ response ஆதன இருக்கும்.

கத கேட்ட. ஆமா மாறன் மாதிரி அப்டியே ஒரு ரெண்டு வரில சொல்லி முடிகனும்ல கதைய. ஏய் அப்படி சொல்லல மச்சா. படத்த பத்தி பேசுன அப்படி கதையையே அப்டியே slow வ ஓட்டுற. படன்னு விட்ட போதுமே பேசிட்டே இருப்பியே என்ன இனிக்கு எதாவது theatre போனியா.

தமிழ்ல சில படன்றது இப்போ வரது எல்லாமே ரொம்ப. இருக்கு. கதையே இல்லாம சுத்திட்டு இருக்குங்கனு நெனைக்குற director. கத இருக்குனு நெனச்சிட்டு சுத்திட்டு இருக்காங்க அதுத comedy யே. உன்னோட favorite director யாருன்னு சொல்லு. என் favorite அ.

இப்போ உய்ரோட இருக்குரதுலய. ஏய் எதோ ஒன்னு சொல்லுட உய்ரோட இருக்குரரோ உயி. ஜீவா புஸ்பம் அப்புறம்.

உன்னாலே உன்னாலே உள்ளம் கேக்கும்னு மாதிரி வருமா.

இப்போ என்ன ஆச்சி படம் எடுக்குரனு பட எடுக்குரனு.

துருவனட்சதிரம் படம் trailer வந்துச்ச. ஏய் அது trailer வந்து பல வர்ச ஆகுது.

கண்டிப்பா three to four years இருக்கும். ம் three to four years ல இருக்காது ஒரு two years இருக்கும் அவளோத.